க்டர்ட்டில் ல் குயஸ்ஷன் குளூஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் குயஸ்ஷன் glueகளான ஆண்ட் நோட் பற்றி கற்போம் இந்த டுடோரியலைப் பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் பதிப்பு 1204
க்டர்ட்டில் பதிப்பு 081 பெட்டா
க்டர்ட்டில் ல் வேலைசெய்ய அடிப்படை அறிவு உங்களுக்கு உள்ளது எனவும் if எல்சே ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரியும் எனவும் கொள்கிறோம் இல்லையெனில் அதற்கான டுடோரியலுக்கு எங்கள் தளத்திற்கு செல்லவும்
httpspoken tutorialorg டுடோரியலை ஆரம்பிக்கும் முன் குயஸ்ஷன் குளூ வார்த்தைகள் பற்றி விளக்குகிறேன் சிறி கேள்விகளை பெரிய கேள்விகளாக மாற்ற குயஸ்ஷன் குளூ வார்த்தைகள் உதவுகின்றன
ஆண்ட் ஒர் மற்றும் நோட் ஆகியன சில glue வார்த்தைகள்
Glue வார்த்தைகள் if எல்சே conditionகளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகின்றன
ஒரு புதிய க்டர்ட்டில் அப்ளிகேஷன் ஐ திறப்போம்
டாஷ் ஹோம் ல் சொடுக்குக
சியர்ச் பார் ல் டைப் செய்க க்டர்ட்டில்
க்டர்ட்டில் தேர்வில் சொடுக்குக
குளூ வார்த்தை ஆண்ட் உடன் டுடோரியலை ஆரம்பிக்கலாம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே ப்ரோகிராமைக் கொண்டுள்ளேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை மீண்டும் தொடரவும் இது சற்று மங்கலாக தெரியலாம்
எனவே ப்ரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன் கோடு ஐ பார்க்கலாம்
ரிசெட் கமாண்ட்
டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
ஒரு ப்ரோகிராமில் செய்தி மெசேஜ் என்ற கீவர்ட் க்கு பின் இரட்டை மேற்கோள்களில் கொடுக்கப்படுகிறது மெசேஜ் கமாண்ட்
ஸ்ட்ரிங் ஐ உள்ளீடாக ஏற்கிறது
இது ஸ்ட்ரிங் லிருந்து டெக்ஸ்ட் ஐ கொண்ட ஒரு pop உப் டயலாக் பாக்ஸ் ஐ காட்டுகிறது
நல் ஸ்ட்ரிங்ஸ் அல்லாதவற்றுக்கு ஒரு பீப் சத்தத்தையும் உருவாக்குகிறது
a b மற்றும் c ஆகியன பயனர் உள்ளீட்டை சேமிக்கும் variableகள்
ஆஸ்க் கமாண்ட்
variableகளில் சேமிக்கப்பட பயனர் உள்ளீட்டைக் கேட்கிறது
ifabசி ஆண்ட் bcஆ ஆண்ட் caப் ஐஎஃப் கண்டிஷன் ஐ சோதிக்கிறது
ஆண்ட் உடன் இணைக்கப்பட்ட இரு questionகளும் உண்மையாக இருக்கும் போது முடிவு உண்மை ஆகும்
ifaப் ஆண்ட் ப் சி ஆண்ட் சி ஆ
ஐஎஃப் கண்டிஷன் ஐ சோதிக்கிறது
ஐஎஃப் கண்டிஷன்
உண்மையாக இருக்கும்போது கட்டுபாடு
நெஸ்டட் ஐஎஃப் தொகுதியினுள் செல்கிறது
இது முக்கோணத்தின் பக்கங்கள் சமமற்றவையாக இருக்கின்றனவா என சோதிக்கிறது
பான்ட்சைஸ் 18
பிரின்ட் கமாண்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
கோ 10100
கேன்வாஸ் ன் இடப்பக்கத்திலிருந்து 10 pixelகளும் கேன்வாஸ் ன் மேலிருந்து 100 பிக்ஸல் களும் நகரும் படி டர்ட்டில் க்கு கட்டளையிடுகிறது
பிரின்ட் கமாண்ட்
ஐஎஃப் கண்டிஷன் ஐ சோதித்த பின் ஸ்ட்ரிங் ஐ காட்டுகிறது
அந்த தொகுதியில் உள்ள ஐஎஃப் கண்டிஷன்
பொய்யாக இருக்கும் போது எல்சே கமாண்ட்
எல்சே கண்டிஷன் ஐ சோதிக்கிறது பிரின்ட் கமாண்ட்
எல்சே கண்டிஷன் ஐ சோதித்த பின் ஸ்ட்ரிங் ஐ காட்டுகிறது
எல்சே கமாண்ட் கடைசி கண்டிஷன் ஐ சோதிக்கிறது
இங்கே மேலுள்ள conditionகள் பொய்யாகும் போது மட்டுமே எல்சே சோதிக்கப்படுகிறது
பிரின்ட் கமாண்ட்
எல்சே கண்டிஷன் ஐ சோதித்த பின் ஸ்ட்ரிங் ஐ காட்டுகிறது
அனைத்து conditionகளையும் சோதிக்க கோடு ஐ இயக்குகிறேன்
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டனை சொடுக்கவும்
ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஒக் ல் சொடுக்குகிறேன்
அப் ன் நீளத்திற்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் பிசி ன் நீளத்திற்கு 8 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் ஏசி ன் நீளத்திற்கு 9 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் ஆ ஸ்கேலின் டிரையாங்கில் என கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
மீண்டும் இயக்கலாம்
ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஒக் ல் சொடுக்கிறேன்
அப் ன் நீளத்திற்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் பிசி ன் நீளத்திற்கு 6 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் ஏசி ன் நீளத்திற்கு 6 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் நோட் ஆ ஸ்கேலின் டிரையாங்கில் என கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
முன்னிருப்பு கண்டிஷன் ஐ சோதிக்க மீண்டும் இயக்குவோம்
ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஒக் ல் சொடுக்குகிறேன்
அப் ன் நீளத்திற்கு 1 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன்
பிசி ன் நீளத்திற்கு 1 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் ஏசி ன் நீளத்திற்கு 2 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன் டோஸ் நோட் சட்டிஸ்ஃபை டிரையாங்கில்ஸ் இனக்வாலிட்டி என கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
இப்போது இந்த ப்ரோகிராமைத் துடைப்போம்
கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்க
கேன்வாஸ் ஐ துடைக்க கிளியர் கமாண்ட் ஐ இயக்குக
அடுத்து நோட் கண்டிஷன் ல் வேலை செய்யலாம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து ப்ரோகிராமை பிரதி எடுத்து
க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன்
இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ப்ரோகிராமை பிரதி எடுக்கவும்
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலைத் தொடரவும்
ப்ரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்கி ப்ரோகிராமை விளக்குகிறேன்
ரிசெட் கமாண்ட் டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
a b மற்றும் c ஆகியன பயனர் உள்ளீட்டை சேமிக்கும் variableகள்
ஐஎஃப் நோட் aப் ஆண்ட் bசி ஆண்ட் cஆ
ஐஎஃப் நோட் கண்டிஷன் ஐ சோதிக்கிறது
நோட் என்பது ஒரு சிறப்பு குயஸ்ஷன் glue வார்த்தை
அது அதன் ஆப்பரண்ட் ன் லாஜிக்கல் நிலையை தலைகீழாக்குகிறது
கொடுக்கப்பட்ட கண்டிஷன்
உண்மை எனில் நோட் அதை பொய்யாக்குகிறது
பொய்யாக இருக்கும்போது வெளியீடு உண்மையாக இருக்கும்
ஐஎஃப் நோட் கண்டிஷன் ஐ சோதித்த பின் பிரின்ட் கமாண்ட்
ஸ்ட்ரிங் ஐ காட்டுகிறது
ஐஎஃப் கண்டிஷன்
பொய்யாகும் போதுelse கமாண்ட் இயக்கப்படுகிறது
எல்சே கண்டிஷன் ஐ சோதித்த பின் பிரின்ட் கமாண்ட்
ஸ்ட்ரிங் ஐ காட்டுகிறது
கோ 100100
கேன்வாஸ் ன் இடப்பக்கத்திலிருந்து 100 pixelகளும் கேன்வாஸ் ன் மேலிருந்து 100 பிக்ஸல் களும் நகரும் படி டர்ட்டில் க்கு கட்டளையிடுகிறது ரிப்பீட் 3turnright 120 பார்வார்ட் 100
கேன்வாஸ் ல் சமபக்க முக்கோணத்தை வரைய டர்ட்டில் க்கு கட்டளையிடுகிறது அனைத்து conditionகளையும் சோதிக்க ப்ரோகிராமை இயக்குகிறேன்
கோடு ஐ இயக்க ப்5 விசையை அழுத்துக அப் ன் நீளத்திற்கு 6 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்குக பிசி ன் நீளத்திற்கு 5 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்குக ஏசி ன் நீளத்திற்கு 7 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்குக டிரையாங்கில் இஸ் நோட் எக்விலேட்டரல் என கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
மீண்டும் இயக்கலாம்
அப் ன் நீளத்திற்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக பிசி ன் நீளத்திற்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக ஏசி ன் நீளத்திற்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக டிரையாங்கில் இஸ் எக்விலேட்டரல் என கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
கேன்வாஸ் ல் சமபக்க முக்கோணம் வரையப்படுகிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது குயஸ்ஷன் glueகளான ஆண்ட் நோட் பயிற்சியாக குயஸ்ஷன் குளூ ஒர் ஐ பயன்படுத்தி செங்கோண முக்கோணத்திற்கான கோண கோட்பாட்டை தீர்மானிக்க ஒரு ப்ரோகிராம் எழுதுக ஐஎஃப் ஒர் கண்டிஷன் ன் அமைப்பு ஐஎஃப்
அடைப்புகளில் கண்டிஷன்
அடைப்புகளில் கண்டிஷன்
அடைப்புகளில் கண்டிஷன்
கர்லி bracketகளினுள் ஏதேனும் செய்
எல்சே கர்லி bracketகளினுள் ஏதேனும் செய்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்